இது ஒரு ஆட்டோ ஸ்டேண்டு .

பால் பேட்மிடென் மேட்ச் நடத்துட்டு இருக்கு.

அம்பையர்ஸ் வந்து உக்காந்து மேச்ச ரெஃப்ரி பண்ணிட்ருக்காங்க.

முன்னாடி ஃபுல்லா வாழப்பழோ தொங்க விட்டுக்காங்க.

பக்கத்துலயே ஒரு பெரிய மரோ ஒன்னு இருக்கு.

லெஃப்ட் சைட்ல ஒரு ஸ்டெப் இருக்கு மேல ஏர்றமாரி.

அ ஒரு ஆட்டோகார் வந்து முன்னாடி போய்கிட்ருக்காரு.

முன்னாடி ஒவ்வொரு ரெண்டு மூணு சைக்கிள்ஸ் நின்னுகிட்ரு--

ரெண் அவங்க மூணு பேருமே கைய விரிச்சு வச்ச மாரி உக்காந்துட்டு டான்ஸ் பண்ணிட்ருக்காங்க மூணு.

பக்கத்துல ஒரு சின்னதா ஊசியா ஏதோ டெக்ரேட் பண்ணி வெச்சுருக்காங்க.

முன்னாடி ஃபுல்லா ஸ்டோன்ஸ் வெச்சு அந்த ஒரு ஸ்டாண்ட் மாறி ரெடி பண்ணிருக்காங்க--

இது வந்து ஒரு ஆஃபீஸ் மாரி இருக்கு.

மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் சுடிதார் போட்டு நின்னுகிட்டு இருக்காங்க.

கீழ எல்லாரு சேர் போட்டு உக்காந்து அவுங்க அ என்னென்ன நடக்குதுன்னு பாத்துகிட்ருக்காங்க.

இது ஒரு என்ட்ரன்ஸ் மாரி தெரியுது முன்னாடி செக்யூரிட்டி காட்ஸ் எல்லா இருக்காங்க பிரவுன் கலர் டிரஸ் போட்டு.

முன்னாடி ஒரு ரெண்டு மூனு டெம்போலா நின்னுகிட்ருக்கு.

பின்னாடி நோட்டீஸ் போர்டுலயு ஏதோ எழுதிருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நின்னு கேமராவ பாத்துகிட்ருக்கு.

எல்லா எக்யூப்மெண்ட்ஸு தனித்தனியா செப்ரேட் பண்ணி வெச்சிருக்காங்க.

அந்த சைடு ஃபுல்லா கம்பிங்க போட்டு யாரு உள்ள வராத மாரி லேக்குகுள்ள வராத மாரி செக்யூ செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க.

நாலு பேருமே ரெட்ட ஜட போட்ருக்காங்க.

இது ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் .

இதுல மூணு பொண்ணுங்க மட்டு முன்னாடி நின்னுட்டு எதோ பேசுறாங்க.

பின்னாடி பெரிய பெரிய மரங்கள்ளா இருக்கு.

அது வந்து ஒயிட் கலர் காரு .

இது ஒரு கிரிக்கெட் பிச்சு .

அவுங்கதுல ஒருத்தவங்க கன்சீவ்வா இருக்காங்க போல.

முன்னாடி ஒரு பெரிய மிரர்ருக்கு .

அதுக்கு இந்த பக்கத்துலிந்து எல்லாரு ஆடிகிட்ருக்காங்க.